அப்டி எல்லாம் இல்ல நாங்க Mysore தான் போவோம்

அப்டியெ படதுல லாம் பாதுருக்கேன் jolly யா, படதுல காட்காரது அது வேர நான் அப்டி தான் நினசென் நீங்க தான் இப்டி சொல்ரீங்க இபடி இருக்கு நு படம் பாதச்சா பொன்னியன் செல்வன்

இபோ என்ன யார கேட்டாலும் பொன்னியன் செல்வன் தான் hot topic யெ வந்துட்டு வந்து பொன்னியன் செல்வன் தான், இன்னும் பாக்கல அதான் ticket பாத்துட்டு இருக்கோம், எல்லாமெ full அ இருக்கு. எனக்கு வெர பொகனும் நு ரோம்ப ஆர்வம இருக்கு நாலான் தேதி ticket இருக்கு நாலான் தேதி நான் என்ன கிலம வருது

tuesday okay tuesday வந்துட்டு வந்து விஜய தசமி அயுத பூஜா வர்து இல்லயா

ஒரு மனிக்கு இருக்கு பா

பாக்கனும் ஆர்வமா தான் இருக்கு, என்ன ஆர்வம் நா ஐஞ்சு part அ எப்படி ரெண்டு part அ ரெண்டு part அ எடுக்கராங்க நு வந்துட்டு எந்த அலவுக்கு book la வுல்லது இதுல இருக்கு நு பாக்ரது கு தான் வந்துட்டு என்னோட ஆர்வம் பாகலாம் ம்ம், ம் அது வேன better அ இருக்கும் நு நினைகிரென் முன்ன பாருங்க

போஹும் போது free ய இருந்தா என்னையும் கூபிடுங்க ticket போடுங்க இபொ போட்டரட்டா நானு இப்போ நீங்க பொய்ட்டு வாங்க பாக்கலாம், நான் பேசிட்டு நான் சொல்ரென் வீட்ல பேசிட்டு. நீங்கலும் வீட்ல பேசனும் ல அது குல்ல book அயிடுமோ அதெக்ல்லாம் ஒன்னும் ஆகது, நீங்க வீட்ல பேசிட்டு உங்க family la என்ன சொல்ராங்க நு பாத்துட்டு அப்ரம் போலாம். நானும் எங்க family la யரயதும் கூடிட்டு வரேன் போகலாம் ரொம்ப ஆர்வம தான் இருக்கு எல்லரும் ர reveiw ல super அ இருல்லு super a இருக்கு னு சொல்ராங்க. ஆர்வம் ஒரெ தாங்கல

யார கேடாலும் நான் பொன்னியன் செல்வன் பொரே பொன்னியன் செல்வன் போரேன் இத கெட்டாலெ பவயிரு எல்லாம் எரியுது

நீங்கலும் இந்த படதுக்கு தான் wait பன்னிட்டு இருந்தீங்கலோ ஆமா! எல்லாரும் அதுக்காக தான் wait பன்னிட்டு இருகாங்க நான் salary காக wait பன்னிட்டு இருகேன்

உங்கலுக்கு என்ன டா நீங்க பேசிருவீங்க கூடிடு போரது நான் தான டா?!

என்ன பன்றது வெர வலி இல்ல

ticket லாம் rate எப்படி. அது எல்லாம் னூத்தி ஐம்பது ருபாய்க்கு மெல தான்

நூத்தி இருபது ரூபாய்க்கு மேல லாம் இருகாதா

நான் நூத்தி எலுபது சொல்லல நூத்தி எலுபது சொன்னேன் நூத்தி இருபதுக்கு எல்லாம் நம்ம தாததா காலதுல தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு lockdown கு முன்னடி எல்லாம் நூத்தி இருபது ரூபாய்க்கு பொய்ரிக்கோம் அது உங்க ஊரு பொல்லாச்சி ல கோயம்பதூர் ல இல்ல எங்க ஊர்ல நூத்தி இருபது ருபாய்க்கு எல்லம் box தருவாங்க தெரிட்யுமா நூத்தி நாப்பது ருபாய்க்கு எல்லம் box தருவாங்க அதுக்கு அவ்லொ செலவு பன்னனுமா எம்பது ருபாய் தொன்னூரு ருபாய்க்கு எல்லாம் போனா பின்னடி last ல யெ கிடைக்கும் தெரியுமா?

சரி நீங்க பாருங்க, பாத்துட்டு கூபிடுங்க என இந்தா நூத்தி தொன்னூரு ருபாய் தான் இருக்கு ticket சரி நீங்க பாருங்க , ticket check பன்னுங்க பாகலம் கிடைச்சா சொல்லுங்க நானும் வரென் okay யா அபொ கோயம்பத்தூர் ல இல்லயா இபோ இல்ல நா பாக்கலாம் கிடைச்சா சொல்லுங்க நான் எப்படியும் வந்துருவேன் நினைகிரீன் இன்னைக்கோ நாலைக்கோ

ஆன் சாப்டேன் டா

ஆமா இப்ப தான் வந்தேன் ஆ உங்க ஏரியால சேவல் லாம் நிராயா வச்சுருபாங்கல? ஆ இந்த எங்க வீட்ல இருந்து கொஞ்சம் தல்லி போனும் என்ன அந்த school கிட்ட இருக்கும்.

சேவல் என்கிட்டையும் இருக்கு

ம்ம் நல்லா தான் இருக்கும், னல்லா இருக்கும், கட்டுக்கு லாம் நல்லா தீர்ந்து எடுபாங்கா ஆ எங்கிட்ட இருந்துச்சு first உ

அதேல்லாம் கொஞ்சம் பக்கத்து வீட்லலை எல்லாம் அப்டியே சீக்கு வந்து என்னோடதுக்கும் வந்துருச்சு அது அப்டியே செத்துருச்சு பேருசு எல்லாம், சிருசு தான் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் னல்லா இல்ல அதுல ஏதுமே புடிகல

எல்லாதையும் கூடுதுட்டு பேருசு ஒன்னு ரெண்டு என்னம் வாங்கானும் ஒ

ஆ அங்க தருவாங்கலா, விப்பாங்கலா சேவலு? ஆ இங்க அந்த ரவி அன்னானு ஒரு அன்னன் இருக்கு.

நாங்க காட்ல வலதீட்டு இருகோம்

மீன் கட்டு போரப்ப fighter கட்டு போரப்ப பாத்து இருக்கேன் கட்டி கட்டுக்கு வருவாங்க ஆன் நல்லா பேருசா இருக்குமா?

அது rate எல்லாம் எவலோக்கு தருவாங்கனு தெரியுமா எதாச்சு

குஞ்சுல இருந்து தருவாங்கலா தெரியல

ம்ம் ஒரு மூனு ருவாய்க்கு மேல இருந்தா வரும் நினைக்ரேன் பேருசு தேன் வேனும் சிருசு வேனாம் எனக்கு ஆ இருக்கும் டா பேருசு அதிகமா காகம்

புல்லி இது எல்லாம் தான் இருக்கும், இருக்கும் புல்லி தான் வேனும், காகம் வச்சு இருந்தேன் பச்சை கால் காகம்

அதான் எடுகாலாம் நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்குல்ல சேதுருச்சு

ஈயக்கால், காலு ஈயக்காலு கோழியே ஒரு மூனு மூனு கிலோ இருக்கும்

அதுதான் சேவல் ஒன்னு வாங்கானும், கோழியுங் கூட இன்னொன்னு ஒன்னு இருக்கு

சுத்த கருப்பு அந்த கருப்பா இருக்கும் fulla ஆ

அவரு first ல இருந்தே வலதிட்டு இருக்கரா ஆ ஆமா, நா சின்ன வாயாசா இருக்கும் போது இருந்தே பாத்ட்டு இருகேன் நா தானே கோயில்ல பாத்து இருகேன், ஆனா அவரு யாருனு தெரியாது நிரையா மேய்ன்சிட்டு இருக்கும் நிரையா இருக்கும்

இங்கயே கொண்டு வருவாங்க பெரியார் காலனி அங்க அங்க லாம் இருந்து

அங்க சந்தோசா பாப்பாங்கலா சும்மா

கவீன்லா வச்சு இருந்தான் first அவன் கிட்ட இருக்கா? அவன் வச்சு இருந்தான் அதுக்கு அப்ரம் அந்த அன்னனொடது தான் அந்த அன்னன் coach ஆ அடிசுசுனா கொஞ்சம் அடி வாங்கி இருந்துச்சுனா குடுக்கும் இவங்க வீட்டு பக்கதுல மேசல்க்கு இடம் இருந்துச்சுனு

இங்க எங்க வீட்டு பக்கதுல ஒருதர் இருக்கரு அவரு மாடில தான் வலதுராரு பரக் போட்டு

neat ஆ தான் வச்சு இருபாரு அவரோடதும் அவர் எல்லம் எட்டு ருவா பத்து ருவா சேவல் எல்லம் ரெண்டு என்னம் சீதுருச்சு

அதுனால மிச்ச மூனு என்னதா ஊருக்கு கூடுத்துவிட்டரு

அதுனால அங்க மேய்யட்டும் அப்ப்டினு நா அப்டி யார் கிட்ட குடுத்து விட்ரது தெரியாமா அப்டியே தான் வச்சு இருகேன் கூண்டுலயெ வச்சு இருகேன் வெலிய விடாம. அங்க சாவல் விப்பங்காலா அந்த அன்னன் ரவி அன்னன்? ஒரு பூதி இருக்குனு சொல்லுச்சு ஆரு ருவா height எல்லாம் நல்லா இருக்கும்

பேசுனா ஒரு ஆயிரம் ருவா அய்னூரு ரூவா கம்மி பன்னுவாங்கலா?

ஆ weight எவலோ வரும் அது தெரியல ஒரு

ஆ வால்லாம் பெருசா இருக்கும்

ஆ அந்த அன்னன் வீட்ல தான் இருக்குமா எப்பையுமே, இல்ல வெலிய போய்ருமா? வெலிய போகும் அதுனால, னாயையும் export ஆ வேர ஒருதவங்கல்லுக்கு வாங்கி எல்லாம் தரும்

சேவலு, அப்ரம் நாய் வலதல ஆ என்ன வாங்கி தான் மத்தவங்கலுக்கு தரும் என்ன நாய் வேனா கேட்டா வாங்கி தரும் ஆ பூனை வாங்கி தருமா அந்த அன்னன்

பூனை பூனை இல்ல டா இவனே பூனை டா pursian cat டா

அது நம்ம ஒன்னு வாங்கிட்டா போதும் அது ஒரு female ஒன்னு வாங்கிடோம்னா கூண்டு குல்லயே வச்சு கலாம் வெலியலா விட கூடாது அது அது வந்துட்டு குட்டி போடுச்சுனா ஒரு அன்சு குட்டி ஆரு குட்டி எல்லாம் போடும்

அது னம்ம பேருசு ஆன உடனனே கடைலயே breed பன்னிகாலாம்

ஆ அது அதோட குட்டி மட்டும் நம்ம pet shop க்கு குடுதாலே எட்டு ருவாய்க்கு போகுமாமா

அதான் அதுவும் வாங்கி வலதாலானு இருகேன் lock down ல தான் எல்லாம் வாங்குனாங்க